சரி sir சரி sir ஓ okay sir பாத்தா தெரியும் sir. உம் okay, okay. Okay sir. Okay, okay sir. Okay sir, கண்டிப்பா sir நீங்க சாப்பிடலாம் வந்து. மூணு நாள் என்ன sir one ஒரு வாரம் கூட சாப்பிடலாம். ஆமா sir ஆமா, ஆமா, ஆமா sir. அதுவேனா correct தான். இல்ல சொல்றேன் sir நீங்க three days சொன்னிங்கல்ல இல்ல one week கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நாங்க food வந்து நல்லாவும் இது பண்ணுவோம் sir நல்லாவும் உங்களுக்கு food குடுப்போம். Okay, okay sir எல்லாருமே அத தான் sir சொல்லுவாங்க. ஆஹ் அப்டியா sir நீங்க daily யுமே சாப்பிடலாம்.

உம் ஆமா sir ஆமா. எங்கபாத்தாலும் அதே தான்.

உம் okay, okay. உம் உம் அப்டியா sir. ஆஹ் arrange பண்ணிக்கலாம் sir but ஆனா இப்ப COVID COVID னால பண்ணமுடியாது sir. ஹோட்டல்லையே fifty percentage தான் உக்காரனும் அப்டினு சொல்லி rules போட்டிருக்காங்க. So அதுனால இப்போதைக்கு பண்ணமுடியாது sir COVID இல்லைனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உம் ஆமா sir ஆமா, ஆமா. உம் வெளியவும் நிக்கக்கூடாது. உம் ஆமா sir ஆமா, ஆமா sir. வேற எதும் பண்ணமுடியாதே sir உங்களுக்கு எத்தன பேர் sir சொன்னிங்க நீங்க? இல்ல, இல்ல sir அப்டிலாம் எதும் பண்ணமுடியாது sir. அப்டி பண்ணோம்னா நம்மமேலதான், hotel மேலதான் action எடுப்பாங்க. rules அவங்க சொன்னமாதிரி fifty percentage தான் sir பண்ணமுடியும்.

ஐயோ அஹ் ஆமா sir, ஆமா sir இங்கவுமே அதான் sir பண்ணிட்டு இருக்காங்க and நம்ம rules மீறி பண்ணா அப்புறம் நமக்கு தான் sir loss ஆகிரும்.

ஏன் sir நீங்க வேனா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்ட்டுக்குறிங்களா sir? நாங்க அத்தனை food வும் delivery பண்ணிருவோம் sir. ஓ அப்டியா sir அவங்க வந்துட்டு எங்க sir stay பண்ணிருக்காங்க இப்ப three days சொன்னிங்கல்ல ஓ அப்ப வந்து stay பண்ணிக்கலாம் food கு மட்டும் நீங்க hotel ல தான் சாப்பிடணுமா sir.

ஓ சரி, சரி. ஆமா, ஆமா sir. இல்ல sir நீங்க வேணா food வேணா order வாங்கிட்டு போய் வீட்டுல வேணா தான் சாப்பிடமுடியும் sir அப்டி வந்து பண்ணமுடியாது sir. ஏன்னா நீங்க நீங்களே ten members சொல்றிங்க already normal ஆ hotel க்கு வரவங்களும் இருக்காங்க. என்ன sir, இல்ல sir எப்படி இருந்தாலுமே அதுவந்து problem தான் sir பாக்கல அப்டினா ஒன்னும் இல்ல, suppose பாத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் sir problem. இல்ல, இல்ல sir உங்களுக்கு help பண்றோமரதுல பண்ணிட்டோம்னா அப்பறம் fine வந்துட்டு நாங்க தான் கட்டனும், நீங்க குடுக்க மாட்டீங்கல்ல sir. ஆஹ் அது அப்பறம் எப்படி sir சொல்றிங்க? ஆமா sir அதான் sir அதான் நீங்களும் சொல்றிங்க sir but ஆனா எங்க situation னையும் புரிஞ்சுக்கனும்ல. COVID இல்லைனா ஒன்னும் பிரச்சனை இல்ல sir எங்கேயுமே இப்ப COVID னா so allow பண்ணமாட்டாங்க sir. இது எங்க உம் சொல்லுங்க sir. உம் ஆமா sir இப்ப mostly vaccination certificate இருந்தா தானே வெளியவே விடுறாங்க.

ஓ அப்டியா sir அப்ப நீங்க உங்க friends நீங்க எல்லாருமே போட்ருக்கீங்களா sir vaccinate போட்டிருக்கீங்களா sir?

ஓ ஆமா, ஆமா சரி okay, okay. உம் ஆமா, ஆமா sir சில பேத்துக்கு அது வந்து ஒதுக்கல. so அப்டி அதுனால வரும். உம் ஆமா sir நான் போட்டேன் sir நான் ரெண்டுமே ஆ போட்ருக்கோம் sir நீங்க தான் sir போடல. எங்க இங்க manager வந்துட்டு ரெண்டு vaccinate போட்டாதான் work குக்கே வரணும்னு சொல்லிருக்காங்க. So என்ன sir நான் வந்துட்டு இங்க bill cashier ஆ இருக்கேன் sir. உம் ஆமா sir அதான் sir நான் சொன்னதுமாதிரி எல்லாருமே food வந்து வாங்கிட்டு தான் sir போறாங்க. so அதுனால ஒன்னும் தெரிஞ்சுக்கல but ஆனா இப்ப முன்னவிட இப்ப corona time ண்றதுனால,

ஹம் ஆமா sir முன்னாடி parcel இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க lockdown ல இப்ப வந்துட்டு தான் . உம் உம் உம் ஆமா, ஆமா, ஆமா, ஆமா sir. உம் ஆமா, ஆமா. உம் ஆமா sir ஆமா, ஆமா sir இல்ல sir முன்னனா ரொம்ப வந்துட்டு crowd ஆ இருக்கும், நிறையா பேர் food சாப்பிட வருவாங்க. இப்ப வந்துட்டு COVID ல அதுனால sir.

என்னனு கேளுங்க sir. கேட்டு நீங்க சொல்லுங்க. என்னைக்கு sir உங்க friends எல்லாம் வராங்கா? என்னைக்கு sir food உங்களுக்கு நாளைக்கா?

நம்மகிட்ட செட்டிநாடு எல்லாமே non veg தான் sir உம் இல்ல இல்ல, இல்ல sir இல்ல sir எல்லாருமே இப்போஅதான் நீங்க சொன்ன மாதிரி market எதுவுமே இல்ல so எல்லாருமே நிறையா items

Okay உம் இருக்கு sir கண்டிப்பா இருக்கு சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்கு. உம் இருக்கு, இருக்கு sir நீங்க வந்து order வாங்கிட்டு போறதுனாலும் போங்க sir எப்படினு நீங்க பாத்துக்கோங்க. உம் சொல்லுங்க sir.

உம் சரி sir. ஆஹ் சரி. ஆஹ் கண்டிப்பா sir கண்டிப்பா sir ஆமா, ஆமா sir.

உம் ஆமா sir. இல்ல sir நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல நாங்க பாத்துக்குறோம். உம் உம் சரி sir நாங்க நிறையா தான் provide பண்ணுவோம். நீங்க வாங்க sir ஆஹ் thank you sir thanks for calling sir. ஆஹ் okay, okay sir thank you sir.

என் பையனுக்கு வந்து next week வந்து birthday party வச்சுருக்கேன் sir. okay ங்களா. ஆ என்னோட friend வந்து refer பண்ணாங்க உங்க catering ல வந்து, foods எல்லாம் நல்லா இருக்கு அப்பிட்டிண்ணு சொல்லிட்டு. அவங்களும் இங்க தான் திருவண்ணாமலை பக்கத்துல. அவங்களுக்கு பண்ணி இருக்கீங்க. So நான் இது தான் first time. உங்க catering ல இருந்து ஒரு function க்கு food order பண்றது. ம்ம் yes sir. அதனால தான் நான் உங்கள contact பண்ணி இருக்கேன் sir.

ஆ Okay sir. நாங்க பண்றது வந்து first birthday என் பையனோட first birthday. so, next week twenty eighth வச்சிருக்கோம் evening.

ஆ. so, seventy members, வந்து invite பண்ணீருக்கோம் sir. ஏனா இந்த கோவிட் time ல எல்லாரையும் invite பண்ணாலும் யாரும் most டா வர்ரதுல்ல. நாங்க கூப்டுருக்கிறதே important guest மட்டும் தான். so, food வந்து நல்லா தரமா இருக்கணும். quality அ இருக்கணும். சாப்ட்டு ~ வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துர மாறி இருக்கணும். ஆ இல்ல sir ஆஹ் என்ன சொல்றது உங்க catering service நீங்க correct அ சொல்றீங்க. நான் என் பையனோட first function இல்லிங்களா நாங்க எங்களுடைய வயசுக்கு நாங்க பண்ற first function. So அந்த பயம் அந்த first time அந்த nervousness எல்லாமே இருக்கு இல்லிங்களா. ஆ. okay sir நீங்க இவ்வளவு தைரியமா சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு sir. எங்க function பாத்தீங்கன்னா seventy members வருவாங்க sir.

எங்களுக்கு வந்து. veg and non-veg ரெண்டுமே வேணும் sir. function க்கு. So, veg வந்து thirty-five. non-veg வந்து thirty-five sir. ஆ sure sir கண்டிப்பா.

ஆ first வந்து ருமாலி ரொட்டி அந்த பன்னீர் butter மசாலா. அதுக்கப்பறோம் ஹம் vegetable pulav, raitha. அதுக்கு அப்பறோம் ஆ. rice ரசம் aloo அதாவது உருள கிழங்கு வறுவல். அதுக்கு அப்பறோம் gobi manchuri. அதுக்கு அப்பறமா jamun and ice cream sir.

ம்ம். அவ்வளவு தான் sir. இது எல்லாமே வந்து, plates, plates ல வந்து banana leaf வந்து present பண்ணிடிங்க. அதுல சாப்பிடற மாதிரி. ம்ம். okay sir. அதுக்கு அப்பறோம் இந்த gulab jamun க்கு ice cream க்கு அதெல்லாம் cups, spoons எல்லாம் நீங்களே குடுப்பீங்களா sir?

ஆஹ் serving க்கும் people வேணும் sir. ஒரு three members வேணும்.

அதுக்கு அப்பறோம் பிரியாணி and kabab. Rice ரசம், உருள கிழங்கு பொரியல். அவங்களுக்கும் வந்து gulab jamun and ice cream. இல்ல இல்ல sir. போதும் sir. என்னன்னா நிறைய items வச்சா நிறைய பேர் சாப்புட்றது இல்ல. நம்ப நாலு item வச்சாலே அது எல்லாமே சாப்புட்ற மாறி இருக்கணும் அதுக்காக தான் sir. most டா குழந்தைங்க கம்மியா தான் வருவாங்க, ஏன்னா corona time இல்லிங்களா. so, correct டா சொல்ல முடியாது.

ஆ. yes sir. Food வந்து. ஆ. பத்தாம போகக்கூடாது sir. ஜாஸ்தி ஆனா பரவா இல்ல நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் இல்ல relatives கூட குடுத்து அனுப்பிருவோம். But பத்தாம மட்டும் போக கூடாது sir. actually sixty members தான் நான் invite பண்ணிருக்கிறது. நான் உங்க கிட்ட சொன்னது வந்து seventy சொல்லிட்டேன். ஏனா extra இருக்கட்டுங்கிறதுக்காக நாங்களா calculate பண்ணி சொல்லிருக்கோம் sir. ஆமாங்க sir. ஏன்னா. என்னா first time பண்றோம். ஏதும் குறை சொல்லிற கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வென்னும் யோசிச்சு யோசிச்சு பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கோம் sir அதுக்காக. Okay sir. So amount sir எவ்வளவு ஆகுது இதுக்கு?

என்ன sir Thirty thousand சொல்றீங்க? sir அது நீங்க சொல்ல கூடாது sir நாங்க தான் sir சொல்லணும். இல்ல sir. நானும் நாலு இடத்துல எல்லாம் கேட்ருக்கேன். But, இவ்வளவு amount சொல்லலே. ஏன்னா நான் சொல்லி இருக்கிறதே கம்மி members தான். குறைவான items தான் but members வந்து கம்மி. அதான் நீங்க ஏன் இவ்வளவு rate சொல்றீங்கனு தெரியல sir? sir. Birthday birthday ங்கிறது வந்து எல்லாரு குழந்தைகளுக்கும் அதாவது ஏழைல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாருமே கொண்டாட கூடிய ஒரு விஷயம் தான் sir. ஏழையா இருந்தாலும் அது simple ளா பன்னுனாலும் நல்லதா பண்ணனும்னு தான் எதிர் பாப்பாங்க. அவங்களுடைய budget ன்னு ஒன்னு இருக்கும்.

இல்ல sir. நாங்க இல்ல sir. ஒரு ஒரு ஆ இப்ப food க்குனா இவளோ. அந்த hall க்குனா இவ்ளோன்னு சொல்லிட்டு நாங்க split பண்ணி தான் பண்ணின்னு இருக்கோம். so, எங்க budget ல அடங்குதுன்னா அதுல நாங்க move பண்றோம் இல்லாட்டி நாங்க. back வெளியே வந்துடுறோம் அதுக்கு.

ஆஹ் இல்ல sir நான் அதெல்லாம் கேக்கல இங்க function க்கு வந்திட்ருந்தாங்க. budget friendly யா இருக்குன்னு சொன்னாங்க. so, உடனே நான் contact தான் பண்ணேன். அவங்க கிட்ட அந்த details எல்லாம் நான் விசாரிக்கல sir. ஆ அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க sir. எதுமே குறை சொல்ற மாதிரி எதுமே இல்ல. எனக்கு வந்து. quality யா இருக்கணும் quantity யா இருக்கனும். But budget ல இருக்கணும் sir. ~. இல்ல sir நான் வந்து bargain பண்ண விரும்பல எங்களுடைய order இது உங்களால பண்ணி தர முடியும்னா just பேசலாம். இல்லாட்டி சும்மா bargain பண்ணிட்டு, அது எனக்கு புடிக்காதுங்க sir. okay னா move பண்ணலாம் அப்படி இல்லன்னா விட்டர்லாம் sir. அவ்வளவுதான் sir.

அது தான் sir நானும் சொல்றேன். நல்ல இருக்குங்குறதுக்காக தான் contact பண்றேன். But என்னோட budget ன்னு ஒன்னு இல்லீங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் sir நானும் பாதுன்னு இருக்கேன்.

Okay sir. Five thousand உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் sir. But எங்களுடைய budget க்கு அது பெரிய விஷயம் தான் sir. okay ங்களா. இல்ல sir நான் சரி okay sir. நான் வீட்ல நான் consider பண்ற discuss பண்றே. நான் okay னா.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

ஆஹ் hello

ஆமா ma'am உங்களுக்கு என்ன help வேணும் ma'am

ஆமா ma'am கேரளா வரைக்கும் ஒரு trip போகணும் அந்த trip வந்து அங்க என்ன எல்லாம் place உண்டு அதைப் பற்றி ஒண்ணுமே தெரியாது இப்பதான் first time போறதா இருக்கேன் friends சோட சேர்ந்து போறது அதான் அதைப்பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு கொஞ்சம் போறதுக்கு வந்து easy யா இருக்கும் ma'am okay அப்ப வந்து நீங்க வந்து இப்ப கேரளா tour போறீங்க so அங்க வந்து என்னென்ன tourist packages இருக்கு அப்படின்னு explain பண்ணணுமா ஆமா ma'am ஆமா அதே தான் ஆஹ் சரி okay ஆஹ் first வந்து உங்களுக்கு மூணாறு வந்து tour package இருக்கு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

okay வா அந்த மாதிரி உங்களுக்கு இரண்டு நாள் night நீங்க stay பண்ணிக்கலாம் plus one day கூட வந்து நீங்க full ஆ இருந்துட்டு night வந்து கிளம்பற மாதிரி சரி okay ma'am மூணு நாள் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் three days அஹ் two night வந்து நீங்க stay பண்றது okay வா but அந்த அளவுக்கு அங்க வந்து என்ன மாதிரி special இப்போ மூணாரை பொறுத்தவரைக்கும் ஆஹ் மூணாரை பொறுத்தவரைக்குமே நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா

tea factory அதிகமா இருக்கு

tea factory tea factory

உங்களுக்கு ஆஹ் அந்த tea வந்து விளைவிக்கிற இடமே அங்கதான் இருக்கு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

உங்களுக்கு tourist package மொத்தமா five thousand three hundred rupees ஆகும் ma'am five thousand three hundred இது வந்து travel க்கும் சேர்த்தா ma'am இல்லை வெரும் அங்க போயி அங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு மட்டுமா

நீங்க கம்மியா சொல்லிருக்கீங்க இப்போ இதுல வந்து food எப்படி ma'am food வந்து நாங்க தான் பார்த்துக்கணுமா ஆஹ் food பொறுத்தவரைக்குமே வந்து நீங்க வந்து stay பண்ற hotel லயே வந்து உங்களுக்கு தனியா menu கொடுத்திருவாங்க அப்புறம் menu கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கே அதுல என்ன food வேணுமோ அந்த food வந்து நீங்க வந்து அங்கேயே order பண்ணிக்கலாம்

amount வந்து இதுலயேதான் உங்களுக்கு five thousand three hundred three hundred லையே வந்து உங்களுக்கு மொத்தமே வந்துடுது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

அப்பிடின்னா இப்ப நீங்க வந்து

சரி okay hotel லுக்கு மட்டும்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

ஆமா ma'am இது வந்து ஆஹ் இரண்டு இரண்டு பேருக்கும் சேர்ந்து இரண்டு பேருக்கும் சேர்த்துதான் five five thousand three hundred